day time உ night அப்படிங்கறது கிடையாது ஒரு நாளைக்கு அந்த thousand கொடுத்துட்டாங்கன்னா அந்த day ல நீ night work பண்ணாலும் சரி இல்ல day ல work பண்ணாலும் சரி whatever அது வந்து உன்னோட wish உன்னோட convenient அ பொறுத்துன விஷயம் அது okay வா. அந்த மாதிரி அஹ் நீ இப்ப போயிட்டே இருக்க, பரவால்ல நான் அதையும் பாத்துட்டு இதையும் combine பண்ணிப்பேன் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நான் வந்து உனக்கு job provide பண்றேன் நீ வந்து அந்த form filling job எடுத்து நீயும் பண்ண start பண்ணலாம். அது வந்து ஒரு two days மட்டும் அஹ் நேர்ல office க்கு ஒரு daily ஒரு two hours or three hours வந்துட்டு போனீங்கன்னா எங்க office க்கு அஹ் அந்த எப்படி type பண்றது அதுல இருக்குற சின்ன சின்ன rules and regulation guidelines அதைப் பத்தியெல்லாம் வந்து உனக்கு சொல்லி தந்துருவாங்க.

அதை கேட்டுட்டே அப்படின்னாக்க error இல்லாம எப்படி அடிக்கலாம், அப்படிங்கறதை வந்து நீ தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிட்டா உனக்கு அதுக்கு ஏத்தமாதிரி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 two three days தான் என்னால work பண்ணி தரமுடியும் அப்படின்னா, data இவ்ளோ உனக்கு இவ்ளோ target அப்படின்னு கொடுத்துடுவாங்க அத நீ வந்து முடிச்சு அதுக்குள்ள கொடுத்துட்ட அப்படின்னாக்கா அந்த day based salary மாதிரி கூட நீ வந்து வாங்கிக்கலாம் okay வா. okay okay இது நல்லா இருக்கே.

so அதனால எனக்கு வந்து நம்பிக்கையான ஆள் வேணும் correct ஆ இந்த மாதிரி வேலை பாத்துக்கொடுக்கற ஆள் வேணும். அதுதான் இப்போ முக்கியம்

ஏன்னா இது per day க்கு இவ்ளோ compulsory முடிக்கணும் அப்படின்னு ஒரு target இருந்தாலுமே அஹ் இப்ப நம்மளோட flexible time க்கு நம்ம work பண்ணிக்கலாங்கிறது எனக்கு best ஏன்னா இப்ப நான் பண்ணிட்டு இருக்குறது வந்து அந்த time login பண்ணிட்டேன்னா அந்த working time முடியுற வரைக்கும் logout பண்ணவே முடியாது. வேற ஒண்ணுமே பண்ணமுடியாது அந்த ஒரு eight hours நான் work பண்றேன்னா eight hours continous ஆ பண்ணனும். அதனால இது நம்ம flexible time க்குங்குறப்ப இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கு அஹ் பண்ணிடலாம்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இருக்கு. try பண்றேன் நானு வரேன் நான் free ஆகிட்டு ஏன்னா எனக்கு night shift தான் போயிட்டிருக்கு ஒரு two days குள்ளாற நான் உனக்கு call பண்ணிட்டு office க்கு வர்றேன் நேரா, பாத்துட்டு அஹ் continous ஆ ஒரு two days வந்தா போதுமா இல்ல one day ல வந்தாலே ஒரு one day full ஆ இருந்தா கூட சொல்லி தர முடியுமா உங்களால இல்ல அது வந்து உன்னோட learning capacity அ பொறுத்தன விஷயம் தான் learning capacity நீ எந்த அளவுக்கு பண்ற அப்டிங்கறதை பொறுத்து தான் அந்த one day or two day ஏன்னா அது வந்து சின்ன ஒரு project தான் அத நீ சீக்கிரமா learn பண்ணிக்கிட்ட அபப்டின்னாக்க வந்து உனக்கு ரொம்ப நல்லது so ஒரு என்னன்னா இங்க one day வந்தே அப்படின்னா ஒரு half day இங்க work பண்ற மாதிரி இருக்கும். நீ half day work பண்ணி எப்படி work பண்ணிருக்க அப்படின்றத அந்த file எல்லாம் check பண்ணிப்பாங்க check பண்ணிக்கிட்டு அதுல என்ன errors வருது நீ எவ்ளோ speed ஆ அடிக்கிற அதெல்லாம் பொறுத்துன விஷயம் அதெல்லாம் okay வா okay okay நான் வரேன் ஒரு நாளைக்கு ஒரு one or two days கழிச்சு நான் call பண்ணிட்டு உனக்கு நான் வர்றேன் office க்கு அஹ் நீ இது பண்ணு எனக்கு சொல்லிக்கொடு next day வரதுன்னா கூட வந்து நான் உனக்கு திருப்பி நீ அங்க சொல்றமாதிரி ஒரு அஹ் two hours அஹ் two three hours கூட இருந்து உனக்கு நான் work பண்ணி கொடுக்கறேன் எப்படி இருக்குங்குறத பாத்துட்டு satisfied ஆனா எனக்கு அஹ் அடுத்து subject அ கொடு நான் உனக்கு அத fullfil பண்ணி கொடுக்குறேன்.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 பண்ணி பண்ணிட்டு போயிட்டே இருக்குறதுல வந்து so அது கிடைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோ தூரம் நம்மளால hardwork பண்ணி work பண்ணமுடியுமோ அது வரைக்கும் பண்ணி நம்ம சம்பாரிச்சிக்கிறது நல்லது. உனக்கு set ஆகிடுச்சு அப்டினா நீ full லாவே day shift ஏ வந்து இங்க வந்து கூட work பண்ணிகிட்ட அப்படின்னா உனக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லாவும் இருக்கும் ஏதாவது டக்குனு doubt அப்படின்னா phone ல contact பண்ணாம நேராவே நம்ம அங்க இருக்குறவங்களை discuss பண்ணி work அ முடிச்சிக்கிலாம். அதுதான் work from home க்கும் நம்ம office வந்து work பண்றதுக்கும் இருக்குற difference

so வந்து நீ எப்படி flexible ஆ இருக்குறன்றத பாத்துக்கோ, இதா எங்க office ல இருக்குற HR contact number தரேன் அவங்களை contact பண்ணி details லாம் எல்லாமே பேசிட்டு, வந்து ஒரு நாள் training attend பண்ணு attend பண்ணிட்டு ஒரு one or two days work பண்ணு work பண்ணிட்டு நீ எவ்ளோ தூரம் error லாம் வந்து இல்லாம அடிச்சுக்கொடுக்குறேன்றதை பொறுத்து உனக்கு அப்டியே work from home க்கு அந்த work அ வந்து மாத்தி விட்டுருவாங்க. உம் okay okay okay ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அப்ப நான் சொல்றேன் உனக்கு call பண்றேன் பண்ணிட்டு நான் வரேன் அஹ் பாப்போம்

ஏன்னா அஹ் இது try பண்ணி இது ஒரு அளவுக்கு set ஆயி நல்லபடியா போச்சு அப்படின்னா கூட நான் அந்த office ல இருந்து கூட இதா ஆயிடுவேன் நானு ஆமா கண்டிப்பா ஏன்னா ஒரு set ஆகி போயிடுச்சு அது stressless ஆ இருக்கு அப்படிங்கறப்ப நீ இதையே வந்து focus பண்ணிக்கலாம், அது இல்லாம கொஞ்சம் வேற ஏதாவது உனக்கு work இருந்தாலுமே நான் வந்து சொல்லுவேன் அது என்னங்கிறத வந்து நம்ம பாத்துக்கலாம் salary details பத்தியெல்லாம் வந்து நம்ம நேர்ல பேசிக்கலாம் okay வா. உம் okay மா okay ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது எப்படி நான் maximum எனக்கு day shift work மட்டும் தானே இருக்கும் இல்லை இங்கேயும் shift change ஆகுமா அப்படில்லாம் இல்லல்ல.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 okay okay ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப இது எனக்கு இதாதான் இருக்கும் ஏன்னா நீ இது weekly three days full அ com~ உட்கார்ந்து பண்ணிக்கிறது பண்ணிட்டு நம்ம மத்த நாள்ல free அ இருக்குற மாதிரி கூட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

வேலையை பற்றி பார்ப்போம் வேலையே வழிபாடு என்பர் நம் வாழ்வில் உழைப்பின் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் குறிக்கும் ஒரு பழமொழி இந்த பழமொழியில் நேர்மையான ஒரு வேலை

வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறது வேலையே மனிதனின் அடிப்படை வசதிகளை பெருக்குகிறது

அடிப்படை தேவைகளும் எதிர்கால வளர்ச்சியும் அமைகிறது குழந்தை வளர்ப்பிலும் அவர்களுடைய முன்னேற்றத்திலும் அவர்களுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் வேலையில் அமர வேண்டும் ஒரு குழந்தை நல்ல கல்வி பெற்று அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வேலையைப் பொறுத்தே அமைகிறது வேலை என்பதை ஆங்கிலத்தில் jobs என்று அழைப்பர் தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வேலையைப் பற்றிய முக்கியத்துவம் நடைமுறையில் உள்ளது மாணவர்களின் ஆங்கில எழுத்துத் திறனையும் அறிவையும் மேம்படுத்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பின்பற்றும் நல்ல யுக்தி ஒரு நல்ல செயலாகும் அவர்கள் அவர்களுக்கு குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகின்றன அதற்கு கல்வியே அடிப்படையாக உள்ளது

வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் தங்கள் பணியை முடிக்க ஆசிரியர்கள் மிகவும் உறுதுணையாக உள்ளனர் அனைத்து வேலைகளும் வழிபாடுகளும் மிகவும் ஒரு மாணவர்களுக்கு முக்கியம் வேலையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் வேலை என்பது உண்மையான வழிபாடு வேலை இல்லாமல் நம் வாழ்க்கை வீணாகும் அதை நம் வாழ்நாள் முழுவதும் நன்றாக பின்பற்றினால் அது வெற்றி முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான திறவுகோலாக செயல்படுகிறது மக்கள் அதன் அர்த்தத்தை உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் அது நிச்சயமாக உலக பொருளாதாரத்தின் சூழ்நிலையை சாதகமாக மாற்றி வாழ்க்கையில் கடுமையான சவால்களை வலுவாக எதிர்கொள்ள மக்களுக்கு உதவும் இருப்பினும் சில மனிதர்கள் வேலையின் முக்கியத்துவத்தை உணராமல் ஊர் சுற்றுவதும் அவர்களுடைய நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதும் அதுவே அவர்களுடைய வேலையாக கொண்டுள்ளனர் அதன் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பம் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகிறது

எந்த வேலையும் குறிக்கோளும் நோக்கமும் இல்லாமல் செய்தால் அதற்கு முன்னேற்றம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும் ஒருவர் வேலை செய்து வரும் வருமானத்தை அனாவசியமாக செலவு செய்யக் கூடாது எந்த வேலையும் இழிவானது அல்ல நம் உயிரும் உடலும் வேலை செய்யாமல் இருந்தால் துரு பிடித்து விடும் என்பது ஒரு சான்றோர் கூற்று கடின உழைப்பே வாழ்வில் மேன்மை பெற வழியாகும் தங்கள் வேலையில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமே மனதார வழிபடுவார்கள் என்று கருதப்படுகிறது வேலை வழிபாடு என்பது ஒரு பிரபலமான பழமொழி இது வேலையை வழிபாட்டுடன் ஒப்பிடுகிறது வழிபாடு என்றால் கடவுளை வழிபடுவது யார் ஒருவர் தனது வேலையை கடவுளுக்கு நிகராக நினைக்கின்றாரோ அவர் மிகவும் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பார் இதில் ஐயம் ஒன்றுமில்லை இது தவறான கூற்றும் கிடையாது வேலையை வழிபாடுடன் ஒப்பிட வேண்டும் வேலை என்பது வழிபாடு என்ற பற்றி சொல்கிறது கடவுளை பெற வீட்டிலோ அல்லது கோவிலிலோ மணிக்கணக்கில் வழிபடுவது முக்கியமல்ல என்று அது நமக்கு சொல்கிறது வெற்றியையும் கடவுளின் ஆசீர்வாதத்தையும் பெற நம் வேலையில் முழு ஆர்வத்துடன்

பிற துறைகளில் செய்யப்படும் பணிகள் மிகவும் மதிப்புமிக்கவை உண்மையான வழிகளில் வேலை என்பது வாழ்க்கை முழுவதும் நல்வாழ்வு வாழ்க்கை முறை பராமரிக்க உடல் அல்லது மனமுயற்சி ஆகும் உடல் மன உளவியல் மற்றும் சமூக மகிழ்ச்சியை கொண்டு பணம் சம்பாதிக்க நாங்கள் உழைக்கின்றோம் இது இறுதியில் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் நிலையை சமநிலைப்படுத்துகிறது வேலை செய்வதன் மூலம் கிடைக்கும் திருப்தி உடலையும் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது இது வழிபாட்டைவிட ஆன்மாவை திருப்தி ஒருவன் வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் முக்கியம் ஆனால் வழிபாட்டை மட்டும் கடவுளை வழிப்பாடு மட்டும் செய்துகொண்டிருந்தால்

பூமியில் கடவுள் கொடுத்த வாழ்க்கை மிகவும் அழகானது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ தேவையான அனைத்து பொருட்களையும் நம் கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார்

வேலைக்காக நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் மோசமான வழிகளை பின்பற்ற தொடங்குபவர் பிற்காலத்தில் மிகவும் ஏமாற்றப்படுவார்கள் உழைப்பே வழிபாடு என்பது பழமொழி கோயிலில் நமது கடவுளை வழிபடவேண்டும் ஆனால் வேலையை முதற்கடவுளாக நாம் எடுத்து நமது பணியை ஒரு வழிபாடாக எடுத்துக்கொண்டு அமைதியான மனதோடும் உள்ளத்தோடும் இதில் ஈடுபடவேண்டும் வாழ்க்கையின் உண்மையான இன்பத்தை நமக்குத் தரும் எனவே நாம் கடவுளை வழிபடுவதுடன்

ஆஹ் நல்லாருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க

hello

அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நல்லாதான் இருக்கேள்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 இல்லை இல்லை வீட்டுலதான் இருக்கேன் வீட்டுலதான் இருக்கீங்களா சரி சரி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

நீங்க பேசறதே எனக்கு கேட்கலை hello

ஆஹ் கேக்குது கேக்குது ஏன் அப்பப்ப நீங்க பேசறது கேக்கவே மாட்டேங்குது இல்லை என்னன்னு தெரியலை network issue ஆ இருக்கும் போல என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா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

சும்மா education பத்தி பேசுவோம் கேட்கலாம் உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டுதான் call பண்ணேன் free ஆ இருக்கீங்களா பேசலாமா

சரி okay okay

உம் ஆமா MCA college ல படிச்சேன் sound ஆ பேசுங்க கொஞ்சம் எனக்கு எதுவுமே கேட்கலை MCA college ல படிச்சேன் MCA சரி சரி அதனாலதான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன்

ஆஹ் சொல்லுங்க உங்க education history பத்தி சொல்றீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ideas கிடைக்கும்ல நான் இப்பதான் வந்து UG முடிச்சுட்டு PG எல்லாம் join பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை வேலைக்கு போலாமான்னு யோசிக்கிறேன் அதனாலேதான் கேட்கிறேன் நீங்க எப்படி படிச்சீங்க எது எதெல்லாம் next next எடுத்தீங்க வேற எதுவும் course படிச்சீங்களா இல்லை என்ன job try பண்ணீங்க எப்படி வேலைக்கு போனீங்க அதெல்லாம் என்கிட்ட share பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் helpful ஆ இருக்கும்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

hello

அதான் வந்து MCAjoin பண்றதுக்கு முன்னாடி entrance மாதிரி exam எழுத சொன்னாங்க

பாரதிதாசன் university ல

அங்க போய் எழுதுணோம் எழுதுனா thirty seven தான் வந்துச்சு mark hello

join பண்ணி பண்ணிக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க

இதுக்கு அதுவுமே நான் வந்து MCA பண்றதா idea இல்ல சும்மா அந்த exam எழுதினேன் அப்புறம் சரி வீட்டுல இருக்கக் கூடாது அப்படின்னுட்டு திருப்பூர் போய் ஜமால் college ல கேட்டேன் அந்த MCAstart ஆகி one month லதான் நான் போய் சேர்ந்தேன்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

thirty seven ன்னு நினைக்கிறேன் thirty seven thousand pay பண்ணணும்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

fees ஆ okay okay நீங்க பேசுறது சுத்தமாவே கேட்கல ஒரு நல்ல topic க்கு உங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு education பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் call பண்ணேன் ஏனா நீங்க பேசுறது sound கம்மியா இருக்கு இல்லை எனக்கு நீங்க பேசறது full ஆவே ரொம்ப எரியுது உங்க mobile சரியில்லையா இல்லை speaker எதுவும் சரியில்லையான்னு தெரியலே ரொம்பவே சுத்தமா ஒழுங்கா கேட்க மாட்டேன்னுது கொஞ்சம் தெளிவா பேசுங்க அப்பதான் நானும் வந்து ஒரு நல்ல mindset டோட next என்ன education ல நம்ம choose பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வச்சு கத்துக்க முடியும் உம் சரி okay சொல்லுங்க இப்ப MCA ன்னு எடுத்திங்கனா ஒரு thirty seven thousand year க்கு

ஆஹ் நம்ம city கொஞ்சம் கம்மியா வரும் போல என் friend படிச்சா ஓ okay okay அது பிஷப் college அந்த மாதிரி எடுத்தா fees கம்மியா வரும்ன்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப எந்த college படிக்கலாம்ன்னு இருக்கீங்க அதுதான் நீங்க எதாவது நல்ல idea சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு call பண்ணேன் நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் easy ஆ இருக்கும். நானும் இப்ப MCA படிக்கலாம்ன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறேன் எப்படி என்ன next next எப்படி move பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து course எப்படி எடுக்கலாம் எந்த college ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவேன் இல்ல நீங்க ஜமால் college லயே படிங்க அங்கதான் நல்லாவும் இது இருக்கும்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

நான் கேட்டேன் வீட்டுல சரி okay ஜமால் college லயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் சொன்னாங்க இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க fees வந்து ஒரு வருஷத்துக்கே முப்பதாயிரம் வருமா இல்லை ஒவ்வொரு sem க்கு அந்த மாதிரி பணம் கட்டணுமா

சரி okay okay மறந்துராதீங்க அது எனக்கு கொஞ்சம் share பண்ணுங்க okay வா சரி நான் எடுத்துட்டு எங்க அப்பாதான் pay பண்ணாரு நான் எங்க அப்பாகிட்ட கேட்டுட்டு என்ன விவரம் சொல்றேன் okay okay hello yeah எத்தனை sem எத்தனை வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சீங்க நீங்க எப்ப project அதெல்லாம் சொல்லுங்க அதான் நாலு sem உ புரியல நீங்க பேசுறது two yearsMCA hello

ரெண்டு வருஷம் MCA க்கு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

ஆஹா ஆஹ் கேட்கவே இல்லை நீங்க பேசற பாதி விஷயம் நான் கேட்கவே மாட்டேங்குது சரி அதான் lateral entry இரண்டு வருஷம் ஆஹ் நாலு sem உ

ஆஹ் project வந்து second year ல கடைசி sem தான் அதாவது இப்ப மூணு sem க்குதான் college ல இருக்கோம் இருப்போம் அப்படியா சரி ஆமா ஆஹ் அதாவது மூணாவது sem க்கு mini project ன்னு ஒண்ணு தருவாங்க